இந்த டேம்க்கு சைட்ல ஒரு பில்டிங் இருக்கு.

அதுல நறையா கம்பிங்க இருக்கு லைட்ருக்கு .

சைட்ல ஃபுல்லா டெக்கரேஷனா இருக்கு.

து தண்ணி ஓடுது அந்த தண்ணி மு கொஞ்சமா ஓடுது.

ஒரு பால் கேன் புளுவா இருக்கு.

இந்த டிரஸ்ங்க எல்லாத்தையும் ஈவனா அடுக்கி வச்சிருக்காங்க.

ஆரஞ்ச் கலர்ல நறையா மிஷின்க இருக்கு.

இதுல பசங்க ஏதோ கிராஃப்ட்ஸ் செய்றாங்க.

நறைய கம்பிங்க போட்டு எல்லா கட்டி விச்சிருக்காங்க.

ஒரு பெரிய பில்டிங் தெரியிது சைடுல மௌண்டைன்ஸ் இருக்குது.

இது பாக்குறதுக்கு ஒரு கட மாதிரி தெரியிது.

சைட்ல ஜூஸ் பாட்டில்ங்க அடுக்கிருக்காங்க.

இங்க நறையா பைக்ஸ் இருக்கு ஒருத்தர் கீழ எறங்குறாரு.

தமிழ்ல எழுதியிருக்காங்க பிளஸ் சிம்பல் இருக்கு.

இந்த தண்ணி அப்டியே பாஸாயி கீழ வருது.

ஒரு இந்த சைடுல வந்து தண்ணி வந்து போறதில்ல.

இது ஒரு பார்பர் ஷாப் .

அந்த பார்பர்ஷாப்போட ஐட்டம்ஸ் எல்லாமே முன்னாடி அடுக்கி வச்சிருக்காங்க.

இங்க நெறைய பிஸ்கெட்ஸ் வெச்சுருக்காங்க சைடுல சாக்லேட்ஸ் இருக்கு.